இந்த மொசில்லா பயர்ஃபாக்ஸ் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் கற்கப்போவது ஜெனரல் பிரெஃபரன்ஸ் மற்றும் பிரைவசி பிரெஃபரன்ஸ் ஐ அமைப்பது
இதில் பயனாவது உபுண்டு 1004 மற்றும் பயர்ஃபாக்ஸ் 70 பயர்ஃபாக்ஸ் இல் பிரெஃபரன்ஸ் அடிக்கடி திருப்பி திருப்பி செய்வதை எளிதாக்குகிறது
விண்டோஸ் யூசர் கள் இந்த அம்சத்தை ஆப்ஷன்ஸ் என அறியலாம்
உதாரணமாக மெயில் லோகின் பேஜ் ஐ ஹோம் பேஜ் ஆக வைத்துக்கொள்ள விரும்புகிறோம்
நாம் எடிட் மற்றும் பிரெஃபரன்ஸ் மீது சொடுக்கலாம்
விண்டோஸ் யூசர்ஸ் டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மீது சொடுக்கவும் பிரெஃபரன்ஸ் அல்லது ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
இந்த டயலாக் boxஇன் மேலே பல tab கள் உள்ளன
ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு பங்ஷன் இருக்கிறது
ஜெனரல் பேனல் இல் உள்ள பிரெஃபரன்ஸ் அடிக்கடி பயனாகும் செட்டிங்ஸ் தொடர்பானது
உதாரணமாக பயர்ஃபாக்ஸ் ஹோம் பேஜ் பைல் டவுன்லோட் லொகேஷன் ஆகியவற்றை அமைப்பது
ஜிமெயில் ஐ நாம் நம் டிஃபால்ட் ஹோம் பேஜ் ஆக்குவோம்
ஸ்டார்ட் உப் இன் கீழ் வென் பயர்ஃபாக்ஸ் ஸ்டார்ட்ஸ் டிராப் டவுன் மேனு வில் ஷோவ் மை ஹோம் பேஜ் ஐ தேர்க
டிஃபால்ட் ஆக ஹோம் பேஜ் பீல்ட் ஆனது மொசில்லா பயர்ஃபாக்ஸ் ஸ்டார்ட் பேஜ் க்கு அமைந்துள்ளது
ஹோம் பேஜ் பீல்ட் இல் சொடுக்கி wwwgmailcom என டைப் செய்க
டயலாக் பாக்ஸ் ஐ மூட குளோஸ் மீது சொடுக்குக
செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக் ஆக சேமிக்கப்படும்
இப்போது இந்த பயர்ஃபாக்ஸ் விண்டோ வை மூடவும்
புதிய பயர்ஃபாக்ஸ் விண்டோ ஒன்றை திறக்கவும்
ஜிமெயில் லோகின் பேஜ் தான் ஹோம்பேஜ் என்பதை காணலாம்
அடுத்து எப்படி மொசில்லா பயர்ஃபாக்ஸ் டவுன்லோட் களை கையாளுகிறது என்று பார்க்கலாம்
எடிட் மற்றும் பிரெஃபரன்ஸ் மீது சொடுக்குக முன் போல் விண்டோஸ் யூசர்ஸ் டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மீது சொடுக்குக ஜெனரல் tab மீது சொடுக்குக டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் இல் ஷோவ் தே டவுன்லோட்ஸ் விண்டோ வென் டவுன்லோடிங் ஆ பைல் செக் பாக்ஸ் இல் குறியிடுக
சேவ் பைல்ஸ் டோ என்னும் ரேடியோ பட்டன் ஐ செக் செய்க
ப்ரோவ்ஸ் பட்டன் ஐ சொடுக்கி டிஃபால்ட் போல்டர் ஐ டெஸ்க்டாப் என மாற்றுக
டயலாக் பாக்ஸ் ஐ மூட குளோஸ் மீது சொடுக்குக முன் போல் செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக் ஆக சேமிக்கப்படும்
ப்ரவ்சர் இன் சியர்ச் பார் இல் புளவர்ஸ் என டைப் செய்து மேக்னிஃபையிங் கிளாஸ் ஐ சொடுக்குக
தோன்றும் முதல் சியர்ச் ரிசல்ட் மீது right கிளிக் செய்க
சேவ் லிங்க் ஏஎஸ் மீது சொடுக்குக
டிஃபால்ட் ஆக அந்த லிங்க் டெஸ்க்டாப் க்கு டவுன்லோட் ஆகும் என்பதை கவனிக்க
சேவ் மீது சொடுக்க அந்த பைல் டெஸ்க்டாப் இல் சேமிக்கப்படும்
டாப்ஸ் பேனல் இல் டேப்ட் ப்ரவ்சிங் அம்சம் குறித்த பிரெஃபரன்ஸ் உள்ளன
கன்டென்ட் பேனல் இல் காட்டப்படும் வெப்சைட்ஸ் குறித்த பிரெஃபரன்ஸ் உள்ளன
அப்ளிகேஷன்ஸ் பேனல் வெவ்வேறு பைல் வகைகளை எப்படி மொசில்லா பயர்ஃபாக்ஸ் கையாள வேண்டும் என அமைக்கிறது
அது பிடிஎஃப் டாக்குமென்ட் அலல்து ஆடியோ பைல் ஆக இருக்கலாம்
அசைன்மென்ட் ஆக இங்குள்ள டாப்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் ஐ எக்ஸ்புளோர் செய்க
பிரைவசி பேனல் இல் உங்கள் web பிரைவசி தொடர்பான பிரெஃபரன்ஸ் அமைந்துள்ளன
ட்ராக்கிங் இன் கீழ் நாம் டெல் வெப் சைட்ஸ் இ டோ நோட் வாண்ட் டோ பே ட்ராக்ட் இல் செக் செய்யலாம்
இந்த ஆப்ஷன் ஐ செலக்ட் செய்ய வெப்சைட் கள் உங்கள் ப்ரவ்சிங் பிஹேவியர் குறித்த தகவல் எதையும் சேமிக்க முடியாது
ஹிஸ்டரி இன் கீழ் பல ஆப்ஷன்ஸ் உள்ளன
பயர்ஃபாக்ஸ் வில் பீல்ட் இல் நெவர் ரிமெம்பர் ஹிஸ்டரி ஐ தேர்வு செய்யலாம்
இந்த ஆப்ஷன் ஐ எனபிள் செய்ய உங்கள் ப்ரவ்சிங் ஹிஸ்டரி கணினியில் சேமிக்கப்படாது
நாம் கிளியர் ஆல் கரண்ட் ஹிஸ்டரி மீது சொடுக்க கணினியில் உள்ள எல்லா ப்ரவ்சிங் ஹிஸ்டரி யும் நீக்கப்படும்
லொகேஷன் பார் க்கு வரலாம்
வென் யூசிங் தே லொகேஷன் பார் suggest பீல்ட் இல் நாம் டிராப் டவுன் மேனு மீது கிளிக் செய்து நாத்திங் ஐ செலக்ட் செய்யலாம்
அப்படிச்செய்ய புதிய யுஆர்எல் ஐ அட்ரெஸ் பார் இல் இடும்போது நமக்கு எந்த ப்ராம்ப்ட் உம் கிடைக்காது
டயலாக் பாக்ஸ் ஐ மூட குளோஸ் மீது சொடுக்குக
உங்கள் பிரைவசி இப்போது முழுவதுமாக காக்கப்பட்டது
செக்யூரிட்டி பேனல் இல் உள்ள பிரெஃபரன்ஸ் உங்கள் வெப் ப்ரவ்சிங் ஐ பாதுகாப்பாக வைப்பது தொடர்பானது
சின்க் பேனல் பயர்ஃபாக்ஸ் சின்க் அகாவுண்ட் ஐ அமைக்க மேனேஜ் செய்ய உதவும்
பயர்ஃபாக்ஸ் சின்க் நம் ஹிஸ்டரி புக்மார்க்ஸ் மற்றும் பாஸ்வேர்ட் களை பல்வித டிவைஸ் க்கு இடையே பகிர உதவுகிறது
அட்வான்ஸ்ட் பேனல் இல் சில முக்கிய பயர்ஃபாக்ஸ் செட்டிங்ஸ் உள்ளன
அதில் பயர்ஃபாக்ஸ் இன் பிஹேவியர் ஐ கன்ட்ரோல் செய்ய ப்ரவ்சிங் மற்றும் சிஸ்டம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் உள்ளன
நாம் நெட்வொர்க் ஆப்ஷன் ஐ பயன்படுத்தி பயர்ஃபாக்ஸ் இன்டர்நெட் க்கு கனெக்ட் ஆகும் விதத்தை கான்ஃபிகர் செய்யலாம்
நெட்வொர்க் tab இல் கனெக்ஷன்ஸ் கீழ் செட்டிங்ஸ் பட்டன் மீது சொடுக்குக
கனெக்ஷன் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
இங்கு உங்கள் ப்ராக்ஸிஸ் ஐ கான்பிகர் செய்யலாம்
ப்ராக்ஸிஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஐ இம்ப்ரூவ் செய்யவும் இன்னும் நல்ல செக்யூரிட்டி தரவும் பயனாகிறது
டிஃபால்ட் ஆக யூஎஸ்இ சிஸ்டம் ப்ராக்ஸி செட்டிங்ஸ் ரேடியோ பட்டன் செலக்ட் ஆகியிருக்கும்
இந்த optionஉங்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் க்கு கான்ஃபிகர் ஆன செட்டிங்ஸ் களை பயன்படுத்தும்
ப்ராக்ஸி செட்டிங்ஸ் ஐ மேனுவால் ஆக உள்ளிட மேனுவல் ப்ராக்ஸி கான்ஃபிகரேஷன் ரேடியோ பட்டன் மீது சொடுக்குக
நீங்கள் இப்போது ப்ராக்ஸி செட்டிங்ஸ் ஐ இந்த பீல்ட் களில் enter செய்யலாம்
குளோஸ் மீது சொடுக்குக
கனெக்ஷன் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் மூடப்படும்
குளோஸ் மீது மீண்டும் சொடுக்குக
பிரெஃபரன்ஸ் அல்லது ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் மூடப்படும்
செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக் ஆக சேமிக்கப்படும்
கடைசியாக அட்வான்ஸ்ட் பேனல் இல் உள்ள அப்டேட் tab மூலம் நாம் பயர்ஃபாக்ஸ் ஐ அப்டேட் செய்யலாம்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது எப்படி ஜெனரல் பிரெஃபரன்ஸ் மற்றும் பிரைவசி பிரெஃபரன்ஸ் ஐ அமைப்பது
இப்போது அசைன்மென்ட்
ஒரு புதிய ப்ரவ்சர் விண்டோ வை திறக்கவும்
ஹோம் பேஜ் ஐ spoken tutorialஆர்க் க்கு மாற்றவும்
உங்கள் டிஃபால்ட் டவுன்லோட் லொகேஷன் ஐ ஹோம் போல்டர் க்கு மாற்றவும்
வென் யூசிங் தே லொகேஷன் பார் suggest செட்டிங் ஐ ஹிஸ்டரி ஆண்ட் புக்மார்க்ஸ் க்கு மாற்றவும்
கீழ் வரும் தொடுப்பில் உள்ள விடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
உங்கள் இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணலாம்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் அதிக தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும்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
நன்றி